சுத்தி வெள்ள கலர்ல செவப்பு கலர்ல பர்பிள் கலர்ல அப்படின்னு நறைய பூவெல்லா செடி தொட்டியில இருக்குது.

அதுல வந்துட்டு ஏர்டெல் அப்படின்னு போர்டும் வெச்சிருக்காங்க.

இந்த கோயிலுக்கு உள்ளடி நெறைய பேன் எல்லா வச்சிருக்காங்க. ஸ்பீக்கரும் இருக்குது.

அப்பறம் நிறைய மூணு நாலு பலூன் பறக்குது.

இது மினி ஆட்டோ மொபைல்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க ஒரு பைக்கோட போட்டோவும் போட்ருக்காங்க காண்டாக்ட் நம்பர் ஒட்டி இருக்காங்க.

அதுலயு வெள்ளை கலர்ல ஒரு வட்டம் வட்டமா போட்டு வச்சிருக்காங்க.

இது ஒரு கவர் போட்டு மூடி வெச்சிருக்காங்க.

அப்புறம் ஒரு பெரிய டார்க் ஃபேண்டஸி டப்பா தெரியுது.

அப்புறம் ஹார்லிக்ஸ் டப்பா தெரியுது.

அப்ரோ புல்லு மாதிரி மேட்டு போட்ருக்காங்க.

அப்புறம் பிளாக் கலர் பெரிய கண்ணாடியும் மேல இருக்குது.

இதுல நறைய பொம்பளைங்க சாரி எல்லாம் உடுத்தி இருக்காங்க.

இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு .